ரோடு இருக்குது ரோடு மேல வெள்ளை கலர்ல லைன் போட்ருக்காங்க.

பாக்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி இருக்குது.

இது பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் கடை மாதிரி இருக்குது டைல்ஸ்லாம் போட்டுருக்காங்க.

இங்க அட்ட பாக்ஸ் வச்சு மேல நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க.

கோயில் கேட்டு இருக்குது பின்னாடி நெறைய மரங்களல்லா இருக்குது கோயில் பாக்க ரொம்ப நல்லாருக்குது.

எல்லோ கலர் ரெட் கலர் ஒயிட் கலர் ப்ளூ கலர்னு நெறய பலூன்லாம் வச்சி டெகரேசன் பன்னிருகாங்க.

இரண்டு சைடு லைட் இருக்குது நடுவுல ஒரு போட்டோ பிரேம்லா இருக்குது.

செலதற்ல மேட்லாம் போட்டு இருக்காங்க.

வெளிய ஒரு போர்டுல வச்சிருக்காங்க உள்ள ஒரு மினிபஸ் எல்லா இருக்குது.

பின்னாடி ஒரு வேன் நிக்குது சைடுலயு ஒரு வேன் நிக்குது.

பாகதுக்கு ஒரு ஆபீஸ் மாரி இருக்குது சுத்தி கம்பி எல்லாம் வச்சு கிளாஸ் எல்லாம் வச்சு நல்லா நீட்டா வச்சிருக்காங்க.

நெறைய பேனுங்க எல்லா இருக்குது லைட் எல்லா இருக்குது படிக்கட்டு எல்லா இருக்குது ஒரு ஆள் ரெட் கலர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிரு பின்னாடி கொஞ்சொ பேர் உட்கார்ந்திருக்காங்க.

கேமரா எல்லாம் வச்சு நல்லா நீட்டா இருக்குது பார்க்கிறதுக்கு.